லேடக் ஐ பயன்படுத்தி கடிதங்கள் எழுதும் முறை tutorialக்கு நல்வரவு
இப்போது மூன்று விண்டோக்களை பார்க்கிறீர்கள்
அவை லேடக் மூலம் டைப் செட் செய்யும் மூன்று முக்கிய நிலைகள் சோர்ஸ் பைல் உருவாக்குவது பிடிஎஃப் பைல் உருவாக்க கம்பைல் செய்வது
பிடிஎஃப் ரீடர் மூலம் காண்பது
மேக் ஓஎஸ் எக்ஸ் இன் இலவச pdfரீடர் ஸ்கிம் ஐ பயன்படுத்துகிறேன்
ஏனென்றால் ஒவ்வொரு கம்பைலேஷனுக்கு பின்பும் அது தானாகவே சமீபத்திய பிடிஎஃப் பைலை ஏற்றிக்கொள்கிறது இத்திறன் கொண்ட பிடிஎஃப் ப்ரௌசர் லினக்ஸ் மற்றும் விண்டோஸிலும் உள்ளன சோர்ஸ் பைலை ஆராய்ந்து ஒவ்வொரு கட்டளையும் பார்ப்போம்
முதல் வரியானது இது லெட்டர் டாக்குமென்ட் க்ளாஸ் ஐ சார்ந்தது என்கிறது
12 புள்ளிகள் என்பது எழுத்தின் அளவு
விடுனரின் முகவரி கடிதத்தின் முதல் அங்கமாகும்
இது அடைக்குறிகளின் நடுவே காண்கிறது
இதன் விளைவை அவுட்புட் பைலின் மேல் வலது புற மூலையில் பார்க்க இயலும்
இரட்டை ஸ்லாஷ் பின்சாய் கோடுகள் புதிய வரியை துவங்கும்
இங்கிருந்து இரட்டை ஸ்லாஷ்களை நீக்கினால்
சேவ் பிடிஎஃப் லேடக் ஐ கொண்டு கம்பைல் செய்ய- அவ்விரண்டு வரிகளும் இணைந்து ஒரே வரியாக மாறுவதை காணலாம்
முன்பு இரட்டை ஸ்லாஷ் கொண்டு லேடக் இடம் நாம் வரியை பிரிக்கச்சொன்னோம்
இப்போது ஸ்லாஷ் இல்லாததால் லேட்க் க்கு வரியை பிரிக்க வேண்டும் என்று தெரியாது
மீண்டும் ஸ்லாஷ் ஐ சேர்க்கிறேன் சேமித்து கம்பைல் செய்கிறேன்
ஒவ்வொரு மாற்றத்தையும் தொடர்ந்து கம்பைலேஷனுக்கு முன்பு சேவ் செய்ய வேண்டும்
வெற்று முகவரியை கொடுக்கும் போது நடப்பதை காண்போம்
நான் சற்று இங்கு வந்து
குறித்து வரியின் முடிவுக்கு சென்று அதை நீக்கி சேவ் மற்றும் கம்பைல் செய்கிறேன்
விடுனர் முகவரி இங்கிருந்து மறைந்துவிட்டதாக காணலாம்
இன்றைய தேதி தானாகவே அமெரிக்க முறையில் தோன்றுவதை பார்க்கலாம்
அதாவது மாதம் தேதி வருடம் இதை ஸ்லாஷ் டேட் ஸ்லாஷ் டோடே என்ற கட்டளை மூலம் பெறலாம்
தானியங்கியாக தேதி தோன்றுவதை இப்போது செய்வது போல வெற்று பட்டியலை கொண்டு தடுக்க முடியும்
சேமித்து
கம்பைல்
தேதி போய் விட்டது நாமே தேதியை குறிக்க வேண்டுமென்றால் நாம் பின் வருமாறு பதியலாம்
9த் ஜூலி 2007 சேமித்து கம்பைல் செய்ய
தேதி கிடைத்துவிட்டது
இந்த தேதியில்தான் இந்த டியூட்டோரியல் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது
இதை கம்பைல் செய்ய நாம் இந்த இந்திய முறையில் தேதி வெளியீட்டு பைலில் காணலாம்
முகவரியை மீண்டும் இடுவோம்
மீண்டும் கம்பைல் செய்ய டாக்குமெண்ட் பழைய நிலைக்கு போய்விட்டது
சிக்னேச்சர் கட்டளை ஆர்குமென்ட் கடிதத்தின் அடியில் தென் படுகிறது
டாக்குமென்டை துவக்கி பின் கடிதத்தையும் துவங்குவோம்
பெறுநர் முகவரி முதலில் வரும்
அது அவுட்புட் பைலின் மேல் இடது புற மூலையில் தென்படும்
நான் இதை என்கேசின்ஹாவுக்கு எழுதுகிறேன்
ஸ்லாஷ் ஓப்பனிங் கட்டளையானது பெறுகிறவரை விளிப்பதற்கானது
எல்லா லேடக் கட்டளைகளும் பின் சாய் கோடு கொண்டு துவங்குவதை கவனித்திருக்க்கலாம்
அடுத்து கடிதத்தின் உரை வருகிறது
லேடக்கில் ஒரு புதிய பத்தியை இப்போது காண்பிப்பது போல் ஒரு வெற்று வரியை கொண்டு துவங்க வேண்டும்
இங்கே வருவோம்
இப்போது வி ஆர் என்று துவங்கும் வாக்கியம் இங்கே உள்ளது
இதை திறந்து இதை அடுத்த வரிக்கு எடுத்துச்செல்வோம்
ஒரு வெற்று வரியை விட்டு இருக்கிறேன்
சேமிக்கலாம்
கம்பைல் செய்கிறேன்
இது ஒரு புதிய பத்திக்கு சென்று விட்டது
புதிய பத்தி உருவானதால் கடிதம் இரண்டு பக்கங்களாகிவிட்டது
எழுத்துருவின் அளவை பத்து புள்ளிகளுக்கு குறைத்தால் கடிதத்தை மீண்டும் ஒரு பக்கத்தினுள் கொண்டு வர முடிகிறதா என பார்ப்போம்
அதை இப்போது செய்கிறேன் சேமித்து கம்பைல்
மொத்த கடிதமும் ஒரு பக்கத்தில் அடங்குவதை காணலாம்
மீண்டும் எழுத்துரு அளவை 12 ஆக்கலாம்
இந்த பத்தியையும் நீக்குகிறேன்
கம்பைல் செய்கிறேன்
சரி இப்போது ஐடமைஸ் என்விரான்மென்ட் பற்றி பார்க்கலாம்
இது ஒரு ஜோடி பிகின் மற்றும் என்ட் ஐடமைஸ் கட்டளை மூலம் உருவாக்கப்படுகிறது
ச்லாஷ் ஐடம் கொண்டு துவங்கும் ஒவ்வொரு உரைபாகமும் புல்லட் வடிவில் துவங்கும்
புல்லட்ஸ் க்கு பதிலாக நான் எண்களை பெற முடியுமா
ஐட்டமைஸ் என்பதை எனுமெரேட் ஆக மாற்றவேண்டும்
எனுமெரேட் ஆக இதை மாற்றுகிறேன்

சேமிக்கிறேன்
அடிக்கடி சேவ் செய்வது ஒரு நற்பழக்கம்
மீண்டும் கம்பைல் செய்கிறேன்
புல்லட்ஸ் எண்களாக மாறியுள்ளதை காணலாம்
முடிவாக இங்கே வரும் யுவர்ஸ் சின்சியர்லி என்பதை சேர்த்திருக்கிறேன்
சிக்னேச்சர் பற்றி பேசியிருக்கிறோம்
முடிவாக சிசி என்னும் கட்டளை கடிதத்தை மற்றவர்களுக்கும் அனுப்ப உதவுகிறது
எண்ட் லெட்டர் கட்டளையால் கடிதத்தை முடிக்கிறேன்
டாக்குமென்டை எண்ட் டாக்குமென்ட் கட்டளையால் முடிக்கிறேன்
உள்ளடக்கத்தை தயக்கமின்றி மாற்றி அமைத்து முயற்சித்து பாருங்கள்
தன்னம்பிக்கை பெறும் வரை ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் மாற்றி கம்பைல் செய்து சரிதானா என்று உறுதி படுத்திக்கொள்க
நான் மேக் இல் கடிதம் வரைதல் பற்றி பேசி இருந்தாலும் இதே ஸோர்ஸ் பைல் லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் இயக்கு முறையில் நிறுவிய எல்லா லேடக் பதிப்புகளிலும் செயல்படும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது நன்றி